ஹம் சரி

basket ball லுக்கே அனுப்பலாமா இல்ல வேற ஏதாவது sports ல வந்து அவல try பண்ண சொல்லி சொல்லலாமா?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 ஆமா அவ வந்து daily யுமே regular ரா சொல்லவே செய்வாங்க எங்களுக்கு எல்லாம் சொல்லியே குடுப்பாங்க I love basket ball னு நாங்க சொல்லிட்டே இருப்போம். daily யும் ground ல ஏறுறதுக்கு முன்னாடி அத சொல்லிட்டு தான் நாங்க வந்து practice பண்ணுவோம் விளையாடுறதுக்கு அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் பிடிச்சா மட்டும் தான் நம்மலால அத செய்ய முடியும். ரொம்ப சத்தமா இருக்குது.

எனக்கு கேக்குது ஏதோ வேலையில இருக்கீங்க போல ரொம்ப இல்ல இல்ல பரவாயில்ல பேசுங்க பேசிக்கலாம் அது எதும் பிரச்சன இல்ல அதான் ஒரு விஷயம் புடிச்சா மட்டும் தான் செய்ய முடியும் இப்ப பாப்பாவா இருந்தாலுமே அவ basket ball புடிச்சு விருப்பபட்டு அவ போன மட்டும் தான் விளையாட முடியும்.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

கண்டிப்பா guidance லாம் இருக்கும். coach தனியா வந்துருவாங்க அவுங்க நல்ல guide பண்ணுவங்க. எல்லாமே வந்து தெளிவா சொல்லி கொடுத்திருவாங்க இவ கத்துக்கிட்டு அதுல விளையாண்டு match win பண்றது தான் அது single single person இப்ப வந்து விளையாடுறாங்க அப்படின்னு வையுங்களேன் இப்ப shuttle cork கா இருக்கட்டும் batmitton இந்த மாறிலாம் இருத்துச்சுனா அதுலா opponent வந்து ஒரு ஆள் ஒரு ஆள் அந்த மாதிரி தான் இது வந்த team game தான் அதுனால நம்ம பயப்பட வேண்டியது இல்ல நமக்கு அந்த team மே நல்ல படியா உருவான மட்டும் தான் அந்த game ம நம்ம win பண்ண முடியும்.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

அதுனால வந்து ரொம்ப energy தேவப்படும் என்ன full லா வே நம்ம ஓடிட்டே இருப்போம் அங்க நிக்கிறதுக்கு ground குள்ள நம்ம இறங்கிட்டோம் அப்படினாவே நமக்கு நிக்கிறதுக்காண time மே இருக்காது.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

அவளுக்கு கொடுத்து புரிய வைங்க படிப்பும் தேவ sports ம் தேவைன்னு சொல்லுங்க சரியா? கண்டிப்பா கண்டிப்பா நீங்க அனுப்பி விடுங்க. ஹம்

செய்தி தினமும் படிக்கணும் தினமும் செய்தி படிக்கிறது ஒரு நல்ல பழக்கம் நான் தினமும் படிச்ச செய்தியில இருந்து எனக்கு தெரிஞ்ச நேத்து படிச்ச செய்தியில நான் கொஞ்சம் share பண்ணிக்க விரும்புறேன் நான் சில செய்திகளை உங்ககிட்ட சொல்றேன் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு இதுதான் இப்ப உள்ள தலைப்பு செய்தி அதுக்கு அப்புறம் பாத்தோம்னா குன்னூர் மலை ரயில் பாதையில யானை எல்லாம் வழிமறச்சுதாம் அந்த அஞ்சு யானைகளையும் வனத்துணை~ வனத்துறையினர்தான் விரட்டி அடிச்சிருக்காங்க அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்துல கலானு ஒரு முப்பத்தஞ்சு வயசு பொண்ணு கணவர கணவர் இறந்துட்டாரு massage center ல வச்சிருப்பாங்க போல இவங்க தினமும் ரோட்டு வழியில செல்லுறப்ப auto ஓட்டுனர்களை கிண்டல் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஒரு நாள் காலையில மின் கம்பத்துல கட்டி வச்சு தாக்கி இருக்கிறதா செய்தியில போட்டிருக்காங்க கோவை மாணவர்கள்ளா சேர்ந்து அடி ஆத்தி இது என்ன feel லு அப்படின்ற பாடலை வந்து ஜி வி பிரகாஷ் கூட சேர்ந்து பாடி அரங்கத்தை அதிர வச்சிருக்காங்க கோயம்புத்தூர் தனியார் கல்லூரி மாணவர்கள் அவங்க எல்லாம் எப்படி எல்லாம் ஆட்டம் போட்டிருக்காங்க பாருங்க புதுச்சேரி செல்லும் பேருந்து நிலையத்தில கட்டுப்பாடு போட்டிருக்காங்கன்னு போட்டிருந்துச்சு இன்றைய தலைப்பு செய்தியில அதை சொல்லியிருக்காங்க நம்மளோடது ரொம்ப பயந்துட்டோம் அரசாங்கம் ஒரு அறிக்கை விட்டிருக்காங்க செயல்களுக்கு உடந்தையாவோ இல்ல ஊக்கப்படுத்தராமாதிரியோ பள்ளி நிர்வாகங்கள் அது நடந்துச்சு அதுக்கு ஊக்கப்படுத்துற மாதிரி அதுக்கு அங்கீகாரம் ரத்தா~ ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கு ரத்து செய்யப்படும்ன்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க திரைப்பட விமர்சனத்தை பார்த்தோம் அப்படின்னா அகிலன் படத்துல ஜெயம் ரவி நடிப்பு பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி மாவட்ட ரசிகர் மன்றம்ல சொல்லி இருக்காங்க பேட்டியும் கொடுத்திருந்தாங்க ஓசூர் தனியார் மருத்துவமனையில ராணுவ வீரர் சிகிச்சையில இருந்திருக்காரு எப்ப~ எத்தன தேதி அப்படின்னு பார்த்தோம்ன்னா பிப்ரவரி பதினாலாம் தேதி பிப்ரவரி பதினாலாம் தேதி மாலை சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டார் அப்படின்னு சொல்லி செய்தில போட்டாங்க அவர் பொழைச்சு வருவாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா இறந்துட்டாரு next திருவண்ணாமலை மாவட்டத்துல த~ தரமான பிரச்சனை இல்லாதனால அரசு உதவி பெரும் தொடக்கப்பள்ளி நூலகம் மற்றும் கிராம சேவை மைய கட்டிடத்தை இயங்கி வருது புதிய கட்டிட கட்டிடத்தை தரணும்னு சொல்லிட்டு கிராம மக்கள் கோரிக்கை வேணும்னு சொல்லி கேட்டு இருக்காங்க குடும்பத் தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்குறதா ஊர்தா~ budget ல வந்து ஆஹ் அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்தை குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு கல்வி செய்தி பார்த்தோம் அப்படின்னா plus two பொதுத்தேர்வு அதாவது plus two தேர்வுக்கு வந்து ஐம்பதாயிரம் மாணவர்கள் வந்து தேர்வு எழுதல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு மாணவர்கள் வந்து விண்ண~ விண்ணப்பம் கொண்டு வந்திருக்காங்க அதுல ஆயிரத்தி நூத்தி பதினஞ்சு பேர் எழுத வரல அப்படின்னு சொல்லி செய்தியில போட்டிருந்ததா சொல்லி நான் படிச்சு பார்த்தேன் அதுக்கு அப்ரோம் வந்துட்டு தமிழ்நாட்டுல இன்னும் influenza பாதிப்பு வந்து வந்துட்டுதா இருக்கு corona

ஆஹ் தே~ தகவல்கள் வந்து பேட்டியில கொடுத்திருந்தாரு மூன்று வகையான அதாவது மூன்று வகையா இருக்கு influenza இந்த மூணு வகையுமே பரவிட்டுதான் வருது அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாரு விபத்தை குறைக்கிறதுக்கு சென்னை police என்னன்னு திட்டம் போட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்ன்னா மது போதையில வாகனம் ஓட்டறவங்ககிட்ட இதுவரைக்கும் ஆறு கோடி வரைக்கும் அபராதம் வாங்கி இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க இதுவும் ஒரு நல்ல விஷயம்தான் இந்த மாதிரி அபராதம் ஏதாவது போட்டாங்கன்னா நமக்கு வந்து விபத்தை குறைக்க முடியும் விபத்தை குறைக்கலை அப்படின்னா தினந்தோறும் செய்தித்தாள்ல என்ன வரும் விபத்து கொலை கொள்ளை இவைதான்

பலன் தருதோ அவ்ளோக்கவளோ நம்ம விபத்த குறைக்க முடியும் இனிமே மக்கள் எல்லாரும் பாதுகாப்பா இருப்பாங்கல்ல அதுக்காக வேண்டி இதை வந்து நம்ம வந்து மேற்கொள்ளலாம் விளையாட்டு செய்தியில பார்த்தோம் அப்படின்னா அப்படிங்கிறவர் வந்து IPL cricket க்கு வந்து பதிமூணு புள்ளி இருபத்தி அஞ்சு கோடியில அவரை வந்து ஏழத்துல எடுத்திருக்காங்க இவர் வந்து அடுத்த IPL cricket match ல வந்து விளையாடப் போறாரு அதாவது இதுக்கு வந்து ஹைதராபாத் அணி வந்து இவங்க வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க IPL cricket match ல வந்து ஹைதராபாத் அணி வந்து யாரை தேர்வு பண்ணிருக்காங்க அப்படிங்கற வந்து தேர்வு பண்ணிர்கறாங்க அதாவது ஏலத்துல எடுத்துட்டாங்க பதினேழு~ பதிமூணு புள்ளி இருபத்தி அஞ்சு கோடிக்கு அவர வந்து ஏலத்துல எடுத்துருக்காங்க புதுச்சேரியில ஒரு நல்ல செய்தி என்னனு பாத்தோம்னா gas cylinder க்கு ரூபாய் முன்னூறு மானியம் தர்றதா budget ல அறிவிச்சிருக்காங்க மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க முன்னூறு ரூபாய் மானியம் ga~ அதாவது ஒரு gas cylinder ஓட விலை வந்து ஆயிரம் ரூபாய்க்கு இவங்க இப்ப வந்து வித்துட்டு இருக்காங்க ஆயிரம் ரூபாய்க்கு மேலையே வந்துருச்சு so இப்ப வந்துட்டு பாத்தோம்மா புதுச்சேரியில வந்து மானியம் வந்து முந்நூறு ரூபாய் குடுக்கறாங்க அப்ப மானியம் முந்நூறு ரூபாய் குடுக்கும்போது மக்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சிரமம் வந்து கம்மியாகும் ஒரு cylinder ஓட விலையே நமக்கு ஆயிரம் ரூபாய் வந்ததுனா அரிசி பருப்பு இதுக்கு எல்லாம் எங்க போவாங்க ஏழைங்க எல்லாம் அவங்களுக்கான சந்தோஷத்தை கொடுக்கறது இது ஒரு வழி அஹ் அப்படின்னு சொல்லி செய்தியில போட்டிருந்தாங்க மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருகாங்க next திரை விமர்ச்சனம் செய்தி படிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல முக்கியமான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்புவோட பத்து தலன்ற படத்துல நினைவிருக்கா அப்படிங்கற பாடல் வந்து வெளியேறிருக்கு அந்த பாடலுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு இந்த படத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன விமர்சனம் கொடுத்திருக்பாங்க படம் இன்னும் வெளி ஆகல படத்துல உள்ள பாட்டுதான் வெளியாயிருக்கு ஆனா இந்த பாட்டுக்கே பல ரசிகர்கள் வந்து ஆஹ் இன்னமும் பாத்துட்டு வர்றாங்க அது பார்வையாளர்கள் வந்து ரொம்ப லட்சத்தை தாண்டிட்டு வர்றதா சொல்லி செய்தியில போட்டிருந்தாங்க அந்த பத்து தல படம் வந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நடிகர் ஆண்டனியோட மகளுக்கு வந்து பிறந்த நாள் செய்தியில போட்டிருந்தாங்க நடிகர் விஜய் ஆண்டனியோட மகள் அதாவது அவங்க அம்மா வந்து அஹ் அந்த பொண்ணுக்காக வந்து ஒரு தகவல் பரிமாறியிருக்காங்க ஒரு இணையதளத்துல அது வந்து அந்த பொண்ணோட அஹ் புகைப்படத்தை போட்டு ஒரு தகவல் பரிமாறி இருக்கிறதா வந்து செய்தியில போட்டிருந்தாங்க கொடைக்கானல் போறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னன்னு பார்த்தோம்ன்னா சுற்றுலா செல்ற இந்த காலத்துல வந்து எல்லாரும் என்னென்ன எதிர்பார்ப்பாங்களோ மக்களுக்கு தேவையானதெல்லாம் ஒண்ணுன்னா செஞ்சுட்டு வராங்க சுற்றுலா பகுதில இப்ப கொடைக்கானல் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏரியில இருந்து நடந்து போகலாம் ஏரி மேல நடந்து போறதுக்கு எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா மிதக்கும் நடைமேடை அதாவது மிதக்கும் நடைமேடை அவங்க அந்த ஏரில நடந்து போறதுக்கு ஒரு நடைமேடை மாறி ready பண்ணி இருக்காங்க போல அதை வந்து சீக்கிரமே திறக்க போறதா சொல்லியிருக்காங்க செய்தியில என்ன போட்ருக்காங்க அப்படின்னா கொடைக்கானல் வர்ற எல்லோருமே இந்த இடத்துக்கு அவசியம் வந்துட்டு போகலாம் அப்படி ஒரு அழகான இடம் மாறியிருக்கு சீக்கிரமே திறந்துருவாங்க திறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி அதை வந்து செஞ்சு வச்சிருக்கிறதா சொல்லி செய்தியிலே போட்டுருந்தாங்க மக்கள் எல்லாரும் கண்டிப்பா தவறாம இதை வந்து வந்து பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க தினத்தந்தி செய்தியில வந்த முதல் தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பாத்தோம்னா தஞ்சையில் நடந்த கண்காட்சி அந்த கண்காட்சியில என்ன பார்த்தீங்க அப்பிடின்னா ஓணான் பாம்பு இதெல்லாம் மக்கள வியக்க வைக்கிற மாதிரி போட்டு இருந்தாங்களாம் அந்த கண்காட்சிக்கு ஏராளமான மக்கள் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க விடுமுறை நாள் மட்டும் இல்லாம ஆஹ் கல்லூரி நாள் வேலை நாள் இந்த நாட்களில் கூட அதிகமான வருகை வந்துட்டேதான் இருக்கு எல்லாருமே முக்காவாசியான மக்கள் வந்து அந்த இடத்துல கூடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு காவல் துறையில அதிகாரி வந்து அங்க வந்து போடப்பட்டிருப்பாங்க ஏன் அப்படின்னா வந்து மக்கள் அதிகமா கூடுறதுனால நமக்கு வந்து மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துரக்கூடாது அங்க வந்து ஏதாவது தவறானவிதங்கள் நடத்தற கூடாதுங்கறதுக்காக அங்க வந்து பாதுகாவலர்கள் அதிகமாக இருக்காங்க அது இருக்கறதுலையே அதிகமான ஒரு கண்காட்சியை மக்கள் வருகைதந்ததுன்னா இந்த தஞ்சை கண்காட்சின்னு சொல்லி அஹ் செய்தியில போட்டிருந்தாங்க அடுத்ததா பார்த்தோம் அப்பிடின்னா சிவகங்கையில தண்ணீர் வேணும்ன்னு ஆஹ் ஒரு மான்கள் நாலு மான்கள் நின்னுட்டு தண்டவாளத்தை கடந்து போக நின்னுட்டு இருக்கும் போல அந்த தண்டவாளத்தை கடந்து போறப்ப ரயில் வந்து அந்த நாலு மான இடிச்சிருச்சி நாலு மான்கள் இறந்து போயிடுச்சு அந்த நாலு மான்களுக்கு மக்கள் எல்லாமே கண்ணீர் அஞ்சலி தெரிவிச்சு கடைசியா வந்து செய்~ செய்ய வேண்டிய செயல்களெல்லாம் செஞ்சு அதுக்காக ரொம்ப வறுத்தப்பட்டு அப்படியே ஒரு புகைப்படம் எடுத்து செய்தியில போட்டுருதாங்க இது மாதிரி பல சம்பவங்கள் இன்னும் செய்தியை வந்து போட்டிருந்தாங்க அதுலேயிருந்து விளையாட்டு செய்தியில பார்த்தீங்கன்னா விராட் கோலி தற்போது வந்து நிறைய ஆஹ் ந~ நிறைய விளையாட்டுப் போட்டிகள் வந்து ஆஹ் வெற்றி பெற்று வந்துட்டு இருக்காரு அவர்தான் முன்னிலையில் நிற்கிறாரு IPL match கூட அவர்தான் தலைவரா இருப்பாரு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருப்பாங்க விராட் கோலி சச்சின் டெண்டுல்கர் இவங்க எல்லாருமே ஆஹ் கூடிய விரைவுல தலைவரான தலைவர் பகுதிக்கு வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு செய்தியில போட்டிருந்தாங்க நமக்கு வந்து விளையாட்டு செய்தி திரை விமர்சனம் செய்தி இந்த மாதிரி செய்தியிலேயே பல வகை இருக்கு நான் வந்து முதல்ல விளையாட்டு செய்தி படிப்பேன் அதுக்கப்புறம் திரை விமர்சனம் செய்தி படிப்பேன் எப்பவுமே முதல்ல எடுத்தவுடனே விளையாட்டு செய்தி படிப்பேன் இன்னைக்குரிய விளையாட்டு எப்படி போயிட்டு இருக்கு அதை யார் யாரு எந்த இதுல வெற்றி பேற்றுக்காருன்னா விஸ்வநாதன் வந்து எதுல வெற்றி பெற்றுருக்காங்க அப்பிடிங்கறத விளையாட்டு செய்தில வந்து அழகா போட்டிருக்காங்க அப்போ நம்ம வந்து முத படிக்கவேண்டியது விளையாட்டு செய்தி அதாவது செய்தித்தாள்லயே மூன்று வகையா பிரிச்சிருப்பாங்க எடுத்தவுடனே நம்ம வந்து அப்படியே படிச்சோம்ன்னா கோர்வையா இருக்காது முதல்ல வந்து கொலை கொள்ளை அந்த மாதிரி போட்டிருப்பாங்க அதோட கோர்வையாவே சினிமாவ பத்தி போட்ருப்பாங்க அதோட கோர்வையா விளையாட்டு செய்தி பத்தி போட்டிருப்பாங்க நம்ம எல்லாத்தையுமே ஒரு பக்கத்தோட இன்னொரு பக்கத்த ஒப்பிட்டு பார்த்து படிக்கணும் அது எப்படின்றது வந்து எல்லாருக்கும் அவ்வளவு easy ஆ புரிஞ்சுராது அது வந்து ஒரு விதமான கலைன்னு சொல்லலாம் நமக்கு வந்து செய்தி படிக்க படிக்க நம்மளோட அறிவு வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் அதனால தினமும் செய்தி படிக்கிறது வந்து நம்ம ஒரு பழக்கமா வச்சுக்கணும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு செய்தி படிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்ளோ நல்லது எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்மளோட டிஜிடெக் தமிழ் channel ல நம்ம வந்து பார்க்கக் கூடிய video என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய latest முறைப்படி அதாவது நிறைய updates இரண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணுல வந்துடுச்சு so இதுக்கு அப்புறமா நம்ம வந்து சரியான முறையில எப்படி வந்து videos வந்து upload பண்றதுன்னு பார்க்கலாம் முன்னாடி பழைய video ஒண்ணு ரெண்டு போட்டிருக்கோம் ஆனா அதுக்கு அப்புறமா வேற ஒரு இருக்கிறதுனால so அது எல்லாம் கூட நம்ம வந்து set பண்ண வேண்டியதிருக்கு so எல்லாம் இந்த video ல பார்ப்போம் அதாவது பார்த்தீங்கனா இதுல இன்னும் ஒரு

நம்ம யூட்டியூப் app லயே வந்து upload பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து அத பண்ண முடியாது so நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூட்டியூப் app ல வந்து அப்படியே நீங்க video upload பண்ணுங்க பண்ணினதுக்கு அப்புறமா ஆனா நீங்க திரும்ப வந்து இந்த desktop set mode ல mobile ல வந்து நீங்க என்ன பண்ணுங்க edit பண்ணுங்க edit பண்ணும்போது அதுல வந்து நீங்க எல்லாமே என்னென்ன set பண்ணாலும் எல்லாமே set பண்ணிக்கோங்க example அப்படி சொல்றது அப்படின்னா குடுக்குறது cards குடுக்குறது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த checking option~ option லாம் கூட நமக்கு வந்து adds ல எல்லாம் வராது so அதனால நீங்க கட்டாயமா நீங்க என்ன பண்ணனும்னா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 இப்ப நான் வந்து mobile phone ல தான் யூட்டியூப் வந்து open பண்ணியிருக்கேன் நீங்களுமே mobile phone ல யூட்டியூப் வந்து open பண்றது அப்படினா desktop set mode ல வந்து open பண்ணி இதை upload வந்து பண்ணிகோங்க உங்களுக்கு அதுல வந்து எதாவது doubt இருக்கு அப்படின்னா நம்ம already வந்து அது சம்பந்தப்பட்ட video வந்து போட்டிருக்கோம் I button ல உங்களுக்கு வந்து link கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க click பண்ணி பாத்துக்கோங்க நீங்க வந்து laptop அல்லது computer ல பண்றீங்கன்னா சும்மாவே பண்ணிக்கலாம் இப்ப இந்த மாதிரி open பண்ணதுக்கு அப்புறமா மேல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு குட்டியா ஒரு arrow mark இருக்கும் இதை தான் click பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய video வந்து upload பண்ண போறோம் just click பண்ணிக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா select files அப்படின்னு சொல்லி வரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா select file அப்படின்னு குடுத்திருக்கிறத click பண்ணிக்கலாம் click பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து files அப்படின்னு இருக்கும் இத வந்து click பண்ணிக்கலாம் இது வந்து click பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து gallery ல போயிடும் நம்ம already நம்மளோட video வந்து ready பண்ணி வெச்சிருக்போம் gallery ல அதுல எந்த video நமக்கு வந்து இப்ப வந்து upload பண்ணனுமோ அத just நம்ம touch பண்ணி click பண்ணிக்கலாம் click பண்ண உடனே பாத்தீங்கன்னா அந்த video automatically நம்மளுக்கு வந்து upload ஆக ஆரம்பிச்சிடும் இப்ப வந்து நம்ம வந்து click பண்ணியிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி upload ஆகுது இதுல வந்து நிறைய விஷயங்கள் details monetization video animation text visibility இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மேல வந்து உங்களுக்கு show ஆகும் suppose நீங்க monetization வந்து enable ஆகாத channel அப்படின்னா உங்களுக்கு இந்த monetization அப்படிங்கறது வராது so நம்ம first வந்து title குடுத்துக்கணும் நம்ம video வுக்கு சம்பந்தபட்ட title தான் கட்டாயமாக குடுத்து ஆகனும் இல்ல அப்படின்னா நம்மக்கு misleading title அப்படிங்கற ஒரு problem வந்து வந்துரும் so நம்ம வந்து title குடுத்துக்கலாம் title குடுத்துட்டேன் அதுக்கப்புறமா description வந்து எழுதிக்கலாம் description பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா நம்ம video அ பத்தி நம்ம வந்து சுருக்கமா எழுதனும் அது தான் இப்ப நான் வந்து just ஒரு line தான் எழுதி இருக்கேன் உங்களுக்கு முடியும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஒண்ணு ரெண்டு paragraph கூட எழுதிக்கலாம் நல்லது தான் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த description ல வந்து tag வந்து குடுக்கவே கூடாது அது தப்பா போயிடும் tag குடுக்குறதுக்குன்னு அங்க தனியா இடம் இருக்கு அந்த இடத்தில மட்டும் தான் குடுக்கணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம hashtag வந்து குடுத்துக்கலாம் இப்ப நான் வந்து hashtag போட்டுட்டு டிஜிடெக் தமிழ் அப்படின்னு already வந்து போட்டிருக்கேன்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 அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா maximum நீங்க வந்து பதினெஞ்சி hashtag வர நீங்க வந்து ஒரு video வுக்கு வந்து குடுக்கலாம் அதாவது title description இரண்டையும் சேர்த்து பதினஞ்சி hashtag வர நீங்க வந்து குடுத்துக்க~ குடுக்கலாம் அதுக்கு மேல வந்து குடுக்காதீங்க நான் வந்து பாத்தீங்கன்னா usual ஆ பொதுவா வந்து எப்பவுமே ஒரு மூணுல இருந்து நாலு hashtag மட்டும் தான் குடுப்பேன் so அந்தளவு நான் வந்து குடுத்துக்கிறேன் இது இல்லாம நீங்க tag வந்து கட்டாயமா உங்களுடைய description box ல எழுதவே எழுத கூடாது அது தப்பு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 அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா content disclaimer வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து குடுத்துக்கலாம் இந்த video ல நீங்க வந்து குடுக்க விருப்ப பட்டீங்கன்னா இப்ப நான் வந்து இதுல குடுத்திருக்கிறதே நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க அப்படியே கூட உங்களோட video ல நீங்க பார்த்து வந்து நீங்க type பண்ணிக்கலாம் problem வந்து கிடையாது தேவைப்படுறவங்க குடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா thumbnail வந்து குடுக்கலாம் thumbnail அ பொறுத்தவரைல பார்த்தீங்கன்னா இந்த மூணு box இருக்கு இல்ல இந்த இடத்துல நம்ம video வந்து complete ஆ upload ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு வந்து automatically அதுவே நமக்கு generate பண்ணி குடுக்கும் மூணு image வந்து குடுக்கும்

நம்ம வந்து first ஏ வந்து ஒரு thumbnail ready பண்ணி வெச்சிருக்கோம்னா அத மட்டும் select பண்ணோம்னா நம்மளோட video ல அது automatically set ஆயிடும் இப்ப பாருங்க வந்துடுச்சு இத வந்து set இந்த மாதிரி பண்ணனும் அப்படினா நீங்க வந்து phone number verification வந்து கட்டாயமா பண்ணியிருக்கணும் பண்ணி இருந்தா மட்டும் தான் thumbnail வந்து set பண்ண முடியும்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 இதுல நம்ம video க்கு சம்பந்தப்பட்ட playlist என்ன என்ன இருக்கோ அதுல நம்மளோட video வ நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்ப நான் வந்து ரெண்டு playlist ல சேர்க்கப் போறேன் இது ரெண்டுலயும் குடுத்துகிறேன் நீங்க வந்து new ஆ புதுசா ஒரு playlist create பண்றதா இருந்தா கூட இந்த இடத்துல நீங்க வந்து குடுக்கலாம் அது உங்களுக்கு கீழ வந்து option வந்து வரும் new playlist அப்படின்னு அதுல கூட பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா done குடுத்துட்டோம் அவ்வளவுதான் நம்மளோட playlist அ நம்ம பண்ணிட்டோம் அடுத்ததா நம்ம வந்து audience வந்து set பண்ணிக்கலாம் இதுல வந்து நம்ம போட கூடிய video content வந்து குழந்தைகளுக்காக பண்ணியிருக்கோமா இல்ல சாதாரணமான ஒரு content ஆ அல்லது நம்ம ஒரு age restriction content வந்து பண்ணி இருக்கோமா அப்படிங்கறத நம்ம சொல்லணும் so நான் போட்டிருக்கக் கூடிய video வந்து பார்த்தீங்கன்னா normal content அதனால no its not made for kids அப்படின்னு குடுத்திருக்கேன் நீங்க குழந்தைகளுக்காக பண்றீங்கன்னா first one yes its made for kids அப்படின்னு குடுக்கணும் age restriction content அப்படின்னா age restriction click பண்ணி அதை select பண்ணிக்கணும் அதுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு show more அப்படின்னு சொல்லி வந்து குடுத்திருப்பாங்க நம்ம வந்து அதை வந்து just click பண்ணிக்கலாம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு paid promotion அப்படின்னு வந்து குடுத்திருப்பாங்க அதாவது நம்ம போடக்கூடிய அந்த video content வந்து ஒரு sponsor video அல்லது ஒரு product வந்து promote பண்றோம்னா அந்த box வந்து select பண்ணனும் இல்லனா சும்மா வந்து விட்டுடலாம் இதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா tax அப்படின்னு குடுத்திருப்பாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா நறைய tax வந்து உங்களுக்கு first வந்து இதுல show ஆகுது இதுக்கு காரணம் என்னன்னா நான் வந்து uploaded default ல இதெல்லாமே set பண்ணி வெச்சிருந்தேன் நீங்களுமே உங்க video ல நிறைய settings வந்து uploaded default ல set பண்ணி வைக்கலாம அது எப்படி பண்றதுன்னு நம்ம already video போட்டிருக்கோம் நீங்க வந்து உங்களுக்கு I button ல குடுக்குறேன் தேவைப்படுறவங்க click பண்ணி பார்த்துக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி இந்த மா~ பார்க்கும் போது நறைய tags இருக்கும் இல்ல அதுல நம்ம video வுக்கு சம்பந்தப்பட்ட tag அ மட்டும் நம்ம வெச்சிட்டு தேவையில்லாத tag எல்லாம் நம்ம கட்டாயமா remove பண்ணியே ஆகணும் புதுசா கூட நம்ம tag வந்து add பண்ணிக்கலாம் எப்படி வந்து add பண்ணனும்னா நம்ம என்ன ஒரு வார்த்தை வந்து tag ல குடுக்கப் போறோமோ just அந்த வார்த்தைய type பண்ணிட்டு ஒரு comma குடுத்துக்கணும் comma குடுத்துட்டு நம்ம வெளியே வெச்சு enter பண்ணனும் அதாவது just click பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த tag வந்து set ஆயிடும் அதே மாதிரி tag ல வந்து ஒரு single வார்த்தை தான் குடுக்கணும் அப்படின்னு கிடையாது ஒரு sentence அ நீங்க வந்து ஒரு tag ஆ வந்து குடுத்துக்கலாம் அதே மாதிரி maximum ஐநூறு letter வரை உங்களோட tag ல வந்து நீங்க வந்து use பண்ணிக்கலாம் அப்படின்னு அவ்ங்க கீழ வந்து குடுத்திருக்காங்க அதாவது ஐநூறு எழுத்துக்கள் நீங்க tag ஆ வந்து பயன்படுத்திக்கலாம் so அந்த மாதிரி வந்து குடுத்துக்கோங்க அதே மாதிரி video க்கு சம்பந்தப்பட்ட tag மட்டும் தான் குடுக்கணும் அதுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு language subtitle capital எல்லாமே வந்து கொடுத்திருப்பாங்க இதுல first one பாத்தீங்கன்னா video language அப்படின்னு இருக்கும் இந்த video என்ன language ஓ அத வந்து select பண்ணிக்கணும் நான் வந்து already வந்து அந்த uploaded default ல set பண்ணி வெச்சிருக்கேன் தமிழ் அப்படிங்கறது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 இந்த side வந்து பார்த்தீங்கனா captain certification அப்படின்னு குடுத்திருப்பாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குட்டி யா ஒரு arrow mark இருக்கும் just அதை click பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய option வந்து வரும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த first one அதாவது none க்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த அஹ் this content has never on television in US வந்து குடுத்திருக்கேன் உங்களுக்கு எது வேணுமோ அத நீங்க குடுத்துக்கலாம் அதுக்கு கீழ subtitle பண்றதுன்னா பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் recording date வந்து select பண்ணிக்கலாம் அதாவது நம்மளோட video வந்து நம்ம என்னைக்கு edit பண்ணி ready பண்ணியிருக்குமோ அதை வந்து நம்மளோட recording date ல வந்து குடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா video location வந்திருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா compulsory எல்லாம் கிடையாது நீங்க விருப்ப பட்டீங்கன்னா நீங்க குடுத்துக்கலாம் அதாவது location ஓட add பண்றது எப்படின்னா அந்த search ல போயிட்டு இங்க ஒரு location வந்து குடுத்து இங்க search பண்ணி நீங்க வந்து add பண்ணிக்கலாம் நான் just வந்து காமிக்கிறதுக்காக தான் அதை எடுத்திருக்கேன் நான் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து எப்பவுமே location வந்து குடுக்கிறது கிடையாது videos ல so அதனால நான் வந்து அதை குடுக்கல just காம்மிக்கறதுக்கு எடுத்திருக்கேன் அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா license and distribution ல நான் வந்து standard யூட்டியூப் license வந்து குடுத்திருக்கேன் இன்னுமே ஒண்ணு இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா creative common அப்படின்னு இருக்கும் so அது நீங்க குடுத்தீங்கன்னா உங்களோட video வ அடுத்தவங்களும் எடுத்துப் போடலாம் அப்படின்னு நீங்க வந்து permission குடுக்குறது மாதிரி அது இல்ல உங்களோட video வ யாரும் போடக்கூடாது அப்படின்னா standard யூட்டியூப் license வந்து குடுத்துக்கோங்க அது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த distribution இருக்க கூடியது நம்ம வந்து monetization வந்து select பண்ணதுக்கு அப்புறமா பண்ணிக்கலாம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா allow வந்து குடுத்திருப்பாங்க

அதுக்கு கீழே இருக்கக்கூடிய published subscription feed and notify subscribers அப்படின்னு இருக்கும் அத கட்டாயமா குடுத்துக்கோங்க அத குடுத்தா மட்டும் தான் உங்களோட subscribers க்கு notification வந்து போகும் இல்லன்னா போகாது so அது வந்து குடுத்துக்கோங்க

இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த arrow mark click பண்ணா நிறைய category வந்து வரும் இதுல வந்து எது வந்து உங்களுக்கு வேணுமோ அதாவது உங்களோட video வுக்கு என்ன category correct ஆ இருக்குமோ அத வந்து select பண்ணிக்கோங்க அதுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா comments and ratings அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா comments visibility ல ஒரு குட்டியா arrow mark இருக்கும் அத வந்து click பண்ணிக்கோங்க நான் வந்து எப்பவுமே இந்த second one தான் குடுப்பேன் இது வந்து நம்ம குடுக்கறதுனால normal ஆ பண்ண கூடிய எல்லா comment உமே public ல வந்து வந்துடும் public ல வந்து show ஆகும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா தவறான comments வந்து அடுத்தவங்களுக்கு குடுக்கும்போது அது யூட்டியூபே வந்து filter பண்ணி உங்களுக்கு வந்து review ல வந்து போட்டுரும் so அதுக்காக தான் நான் இதை வந்து குடுக்கிறேன் இங்க வந்து hello all comments ன்னு அது கூட குடுக்கலாம் disable comment வேணா அது கூட குடுக்கலாம் உங்களோட choice தான்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 அதுக்கப்புறமா monetization வந்து குடுக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா monetization வந்து select பண்ணிக்கலாம் அந்த arrow mark அ click பண்ணிட்டு நம்ம வந்து on வந்து பண்ணிக்கலாம் பண்ணிட்டு done வந்து குடுத்துக்கலாம் அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு type of adds அப்படின்னு இருக்கும் நிறைய இருக்கும் இது எல்லாமே நம்ம வந்து select பண்ணிக்கலாம் ஒரு சில friends க்கு doubt இருக்கும் நம்ம எல்லாம் குடுக்கலாமா வேண்டாமான்னு எல்லாமே குடுக்கலாம் problem வந்து கிடையாது அதுக்கு அப்புறமா இதுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு manage adds அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும் அது எதுக்குன்னு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வந்து add break வந்து set பண்றதுக்காக இந்த manage mid rows அப்படின்னு சொல்லிருக்கு இல்ல இதுதான் click பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணனும்னா add break வந்து set பண்ணிக்கலாம் அதாவது அவங்க யூட்டியூப் தரப்பில என்ன சொல்லியிருக்காங்கன்னா

இப்ப நான் வந்து வேற extra add எதுவுமே குடுக்கல so discard வந்து பண்ணிக்குறேன் குடுத்தோம்னா save வந்து குடுத்துக்கணும் அடுத்ததா நம்ம வந்து add suitability வந்து click பண்ணிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் இது வந்து correct ஆ வந்து படிச்சி பாத்துக்கோங்க atleast ஒரு video லயாவது நீங்க full ஆ அது வந்து படிச்சுக்கோங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது அத படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம easy ஆ வந்து குடுத்துக்கலாம் அதாவது அவங்க நிறைய விஷயங்கள் கு~ குடுத்திருப்பாங்க இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு நம்மளோட video ல இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம் இதுல எதுவுமே இல்ல அப்படின்னா நம்ம வந்து கீழ இருக்கக்கூடிய none of the above அப்படிங்கிறத நம்ம வந்து select பண்ணிக்கலாம் select பண்ணி அந்த box அ வந்து enter பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா right side ல நமக்கு வந்து submit rating அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும் இத நம்ம click பண்ணிக்கலாம் அதாவது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 கீழ வந்து நீங்க அதுலயே scroll பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு next அப்படின்னு சொல்லிட்டு ஒரு option வந்து குடுத்திருப்பாங்க just நம்ம அத click பண்ணிக்கலாம் அத click பண்ணோம் அப்படின்னா நமக்கு add security வந்து correct ஆ வந்து வந்துடும் அடுத்ததா நம்ம வந்து video elements வந்து set பண்ணிக்கலாம் இது வந்து எப்ப set பண்ணுவாங்கனா நம்ம video வந்து complete ஆ upload ஆனதுக்கு அப்புறமாதான் நம்ம வந்து set பண்ணிக்க முடியும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம end screen வந்து பண்ணுவோம் அதே மாதிரி card வந்து குடுப்போம் அந்த add அப்படிங்கறத click பண்ணிக்கலாம் click பண்ணோம் அப்படின்னு நமக்கு இந்த மாதிரி தான் வரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து plus போட்டுட்டு element அப்படின்னு குடுத்திருப்பாங்க just அதை வந்து click பண்ணி இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து video playlist இல்லன்னா வந்து அஹ் நம்ம ஒரு link வந்து குடுக்கறது இல்ல அப்படின்னா subscribe பண்ண சொல்றது இதெல்லாமே நம்ம வந்து add பண்ணிக்க முடியும் நம்ம வந்து நம்மளோட video ல எப்படி வந்து correct ஆ வந்து எல்லாம் நம்ம வந்து set பண்ணனும் அப்படின்னு நம்ம already வந்து video வந்து போட்டிருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா cards வந்து எப்படி வந்து add பண்ணனும் அப்படிங்கறது நம்ம detail ஆ video போட்டிருக்கோம் ரெண்டுமே நான் உங்களுக்கு I button ல வந்து link குடுக்கறேன் நீங்க அதுல வந்து check பண்ணி பாத்துக்கோங்க உங்களுக்கு correct ஆ வந்து புரிஞ்சுக்கலாம்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 card வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் அந்த video வுக்கு இடைய இடைய நம்ம வந்து குடுக்கணும் அப்படிங்கறது last ல குடுப்போம் cards அப்படிங்கறது video க்கு இடைய இடைய குடுத்துக்கலாம் இதுல நம்மளோட video இல்லனா யூட்டியூப்ல இருக்ககூடிய எந்த video வேணாலும் நம்ம குடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறமா பாருங்க உங்களுக்கு green color ல tick mark வந்து வந்துடும் ரெண்டுமே ready ஆயிடுச்சு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா checks அப்படின்னு குடுத்திருப்பாங்க எனக்கு tick mark வந்து கொடுத்திருக்காங்க அதாவது checking complete ஆயிடுச்சு கீழ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து checks வந்து complete no issues sound அப்படின்னு சொல்லி வந்து வந்துரும் இந்த மாதிரி வரும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த video வந்து ரொம்ப பெரிய video வா இருக்கு இல்ல அப்படின்னா அந்த title இல்லன்னா description ல எதாவது issue வந்து இருக்குன்னா கூட உங்களுக்கு checking நடக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் but இந்த video பொறுத்த வரையில பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன video வா நான் வந்து upload பண்ணியிருந்தேன் so அதனால எனக்கு வந்து checking வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப fast ஆவே முடிஞ்சிடுச்சு இல்ல அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் time வந்து எடுத்துப்பாங்க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 suppose இதுல எதாவது problem இருக்குன்னா நமக்கு green tick mark வந்து குடுக்க மாட்டாங்க அவங்க சொல்லியிருப்பாங்க so நம்ம வந்து அதுக்கு ஏத்தது மாதிரி நம்மளோட video வ correct பண்ணி சரி பண்ணிட்டு திரும்ப வந்து நம்ம வந்து அத வந்து upload வந்து பண்ணிக்கலாம் so அவ்வளவு தான் இது முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம திரும்பவும் details வந்து first ல போயிட்டு click பண்ணிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த show more வந்து திரும்பவும் click பண்ணிட்டு நம்ம என்ன போறோம்னா நம்ம ஏற்கனவே monetization க்கு அந்த ஒரு distribution ஒண்ணு இருந்திருக்கும் இதுல every where அப்படின்னு குடுக்கிறத மாத்திட்டு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 monetization வந்து நமக்கு அதாவது எங்க எல்லாம் பணம் வர்றதுக்கு வாய்ப்பிருக்கோ அந்த மாதிரி பட்ட platform ல மட்டும் தான் நம்மளோட video வந்து show ஆகும் so அதுக்காக நம்ம set பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா visibility வந்து நம்ம select பண்ணிட்டு கடைசியா நம்ம unlisted வந்து வெச்சிக்கலாம் unlisted வெச்சிகிட்டு நம்ம வந்து save வந்து குடுக்கலாம்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

now been recorded அறிமுகம் ஒரு நாட்டின் சமூக பொருளாதார அரசியல் வலிமையானது அந்நாட்டின் வளங்களின் பரவல் பயன்பாடு மற்றும் அவற்றை பாதுகாத்தலை சார்ந்து அமையும் மனிதனின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவை வளங்கள் என அழைக்கப்படுகின்றன மனித குலத்தின் தலையீடு இன்றி தனது சூழலில் இயற்கையாக கிடைக்கும் வளங்களே இயற்கை வளங்களாகும் மனிதன் உயிர் வாழ்தலில் இயற்கை வளங்கள் முக்கியத்துவம் வசிக்கின்றன வளங்கள் எப்போதும் அவற்றின் அசல் வடிவத்திலேயே பயன்படுத்த இயலாததால் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக மாற்றம் செய்யப்படுகின்றன இயற்கை வளங்களின் முக்கியத்துவம் இயற்கை வளமானது ஒரு மனிதனின் அன்றாட உணவு உடை இருப்பிட தேவைகளை பூர்த்தி செய்கிறது ஒரு நாட்டின் பொருளாதாரத்தினை மேம்படுத்துவதில் இயற்கை வளங்களின் பங்கு மகத்தானது உருவாகும் விதத்தின் அடிப்படையில் வளங்கள் இரு வகையாக பிரிக்கப்படுகின்றன அவை உயிரியல் வளங்கள் உயிரற்ற வளங்கள் உயிரியல் வளங்கள் உயிரியல் வளங்கள் என்பவை காடுகள் பயிர்கள் பறவைகள் விலங்குகள் மனிதன் அடங்கிய உயிர்கோலத்தில் இருந்து பெறப்பட்ட வளங்கள் ஆகும் மேலும் அவற்றிலிருந்து பெறப்படும் புதை படிமை எரிபொருள்களும் உயிரியல் வளங்களும் அடங்கும் உயிரற்ற வளங்கள்

புதுப்பிக்கும் தன்மையின் அடிப்படையில் வளங்கள் இரு வகைப்படும் அவை புதுப்பிக்கத்தக்க வளங்கள் புதுப்பிக்க இயலா வளங்கள் புதுப்பிக்கத்தக்க வளங்கள் புதுப்பிக்கத்தக்க வளங்கள் என்பவை இயற்கையான செயல்பாடுகளாலோ கால ஓட்டத்தில் மீண்டும் நிறைவு செய்யப்படக் கூடியவனாகவோ அமையும் வளங்களாகும் இவ்வளங்களை உற்பத்தி செய்வதாலும் பயன்படுத்துவதாலும் மாசு ஏற்படாது ஆற்றல் ஆதாரங்களாக புதுப்பிக்கத்தக்க வளங்களை பயன்படுத்துவது உலக அளவில் அதிகரித்து வருகிறது எடுத்துக்காட்டு சூரிய ஆற்றல் காற்றாற்றல் நீராற்றல் சூரிய ஆற்றல் சூரியன் தனது ஆற்றலை வெப்பமாகவும் ஒளியாகவும் வெளியிடுகிறது சூரிய ஆற்றல் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காது ஒளி மின்னழுத்தக்கலம் அல்லது சூரியகலமானது நேரடியாக சூரிய ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றக்கூடிய சூரிய ஒளி மின்தட்டின் மூலம் பெறப்படும் மின் ஆற்றலானது கணிப்பானை மின்னூட்டம் செய்வதிலிருந்து குடியிருப்பு பகுதிகளுக்கு மின்சாரம் அளிக்கும் வரையிலும் செயலாற்றுகிறது ஏக்கர் அளவிலான பரந்த நிலப்பரப்பில் ஒளி மின்னழுத்துகளாக மின்சக்தி திட்டம் மற்றும் செறிவூட்டப்பட்ட சூரிய மின்சக்தி திட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்றன காற்றாற்றல் காற்றாற்றல் என்பது ஒரு தூய்மையான ஆற்றல் ஆகும் ஏனெனில் டர்பன்கள் காற்றலானது சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிப்பதில்லை அண்மைக் காலங்களில் காற்ற~ காற்றற்றலானது மிகவும் சிக்கனமான மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் தொழில்நுட்பங்களில் ஒன்றாகிவிட்டது கிளாசிக் டச்சு காற்றலையானது நூற்றாண்டுகளாக காற்றாற்றலை பயன்படுத்தியது இன்றைய நிலப்பரப்பை குறிக்கும் மூன்று சக்திகள் கொண்ட நவீன காற்று விசையாழிகளை காற்றினை மின்சாரமாக மாற்றுகின்றன

நீரானது ஒரு முக்கிய ஆற்றல் ஆதாரமாக கருதப்படுகிறது தற்போது நீரானது நீர் மின் சக்தி உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகிறது நீர் மின் சக்தி அதிக திசை வேகத்துடன் நகரும் நீர் மற்றும் பெரிய நீர்வீழ்ச்சிகளில் விசையாழிகள் மற்றும் மின்மாற்றிகள் மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது நலமறிந்த ஆற்றல் வளங்களிலேயே நீர் மின் சக்தியானது மலிவானதாகவும் மற்றும் மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் உள்ளது இவ்வளமானது புதுப்பிக்கக்கூடிய வளமாகும் சீனா கனடா பிரேசில் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ரஷ்யா இந்தியா நார்வே மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகள் நீர் மின்சக்தி உற்பத்தி செய்யும் நாடுகளாகும்

புதுப்பிக்க இயலா வளங்கள் என்பவை இயற்கையாக மீண்டும் புதுப்பிக்க முடியாத அல்லது கால ஓட்டத்தில் மீண்டும் நிறைவு செய்ய இயலாத இயற்கை வளங்கள் ஆகும் புதுப்பிக்க இயலா வளங்களின் தொடர் நுகர்தலானது அதன் வழி~ அழிவிற்கு வழிவகுக்கும் எடுத்துக்காட்டு புதை மடிம எரிபொருள்களான நிலக்கரி பெட்ரோலியம் இயற்கை வாயு மற்றும் தாது வளங்களான இரும்பு தாமிரம் பாக்ஸைட் தங்கம் வெள்ளி மற்றும் இதர பிற புதுப்பிக்க இயலா வளங்களும் மூன்று வகைப்படும் உலோக வளங்கள் அலோக வளங்கள் உலோகமல்லாதது வளங்கள் புதை மடிம எரிபொருள்கள் உலோக வளங்கள் உலோக வளங்கள் என்பவை உலோகத்தால் ஆன வளங்களாகும் இவை வெப்பம் மற்றும் மின்சாரத்தினை எளிதில் கடத்தும் கடின பொருட்களாகும் எடுத்துக்காட்டு இரும்பு தாமிரம் தங்கம் பாக்ஸைட் வெள்ளி மற்றும் மாங்கனிஸ் இன்னும் பிற இரும்பு புவியின் மேலோட்ட~ மேலோட்டில் பரந்த அளவில் காணப்படும் உலோகங்களுள் இரும்பானது நாலாவது உலோகம் ஆகும் புவி மேலோட்டின் பாறைகளில் காணப்படும் மேக்னனைட் மற்றும்ஹேமடைட் தாதுக்கள் பிரித்தெடுக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டு எஃகு உற்பத்தியின் மூலப்பொருள் இரும்புத்தாது மற்றும் தொண்ணூத்தி எட்டு percentage இரும்புத்தாது பிரித்தெடுக்கப்பட்டு எஃகு தயாரிக்கப்படுகிறது தூய்மையான இரும்புத்தாது மிகவும் மென்மையானது ஆனால் சிறிய அளவி~ ஆனால் சிறிய அளவிலான கார்பன் மற்றும் மாங்கனிஸ் பல அடுக்குகளாக சேர்க்கப்படும்போது மேலும் வலிமை பெறுகிறது இரும்பானது மலிவு விலை மற்றும் வலிமை ஆனாலும் engineering தொழில்துறையில் அதாவது இயந்திர கட்டுமான பணி இயந்திர கருவிகள் automobiles கப்பல் கட்டுமான பணி பாலம் பாலம் மற்றும் கட்டட கட்டுமான பணிகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஐம்பது நாடுகளில் இரும்புத்தாது வெட்டி எடுக்கப்படுகிறது இதில் சீனா ஆஸ்திரேலியா பிரேசில் இந்தியா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளிலிருந்து உலகின் மொத்த உற்பத்தியில் எண்பத்தி அஞ்சு சதவீதம் பெறப்படுகிறது உலகின் மொத்த இருப்பில் எழுபதஞ்சு எழுபது சதவீத இரும்புத்தாதுக்கள் இந்நாடுகளில்தான் உள்ளன இந்திய நாட்டின் மொத்த இருப்பில் தொண்ணூற்று ஐந்து சதவீதம் இரும்புத்தாதுக்கள் ஜார்கண்ட் ஒடிசா மத்திய பிரதேசம் சட்டீஸ்கர் கர்நாடகா மற்றும் கோவா போன்ற மாநிலங்களில் கிடைக்கின்றன தமிழகத்தில் கஞ்சமலையில் இரும்புத்தாது கிடக்கிறது தாமிரம் மனிதனால் முதலில் அறிந்து கொள்ளப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகங்களில் ஒன்று தாமிரம் இரும்பு மற்றும் அலுமினியத்திற்கு அடுத்து மனித நுகர்வில் மூன்றாவது இடத்தினை பெறுகிறது தாமிரமானது வெப்பம் மற்றும் மின்சாரத்தினை எளிதில் கடத்தக்கூடியவை தாமிர உற்பத்தியின் முக்கால் பங்கு மின்சார கம்பி வடங்கள் தொலைத்தொடர்பு கேபிள்கள் மற்றும் மின்னணு சாதனங்கள் தயாரிக்க பயன்படுகிறது தாமிர உற்பத்தியில் சில நாடு உலக அளவில் முதலிடம் வகிக்கிறது பெரு சீனா அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் காங்கோ மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் தாமிரம் உற்பத்தி செய்யும் பிற நாடுகள் ஆகும் தங்கம் இது அரிய மற்றும் விலைமதிப்பற்ற உலோகம் எனவே இதற்கு உலக சந்தையில் அதிக தேவை உள்ளது பண்டைய காலங்களில் தங்க நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டன தற்போது ஆபரணங்கள் தயாரிப்பிலும் பல் மருத்துவத்திலும் பயன்படுகின்றன இது செழிப்பின் அடையாளமாகவும் செல்வத்தின் வடிவமாகவும் கருதப்படுகிறது சீனா உலகில் அதிக அளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடாகும் ஆஸ்திரேலியா ரஷ்யா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தென் ஆப்பிரிக்கா மற்றும் கனடா போன்ற நாடுகள் தங்கம் உற்பத்தி செய்யும் முக்கிய நாடுகளாகும் ஆஸ்திரேலியா இரண்டாயிரத்து ஐநூறு டன் தங்கத்தாது இருப்பு உள்ளதுடன் உலக அளவில் தங்க இருப்பு அதிகம் உள்ள முதன்மையான நாடாகவும் விளங்குகிறது கர்நாடகா இந்தியாவில் தங்கத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மாநிலமாகும் கோலார் தங்க வயல் உலகின் ஆழமான தங்க சுரங்கங்களில் ஒன்றாகும் பாக்ஸைட் அலுமினியமானது பாக்ஸைட் தாதுவில் இருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது பெரும்பாலான தாதுக்களில் அலுமினியம் அடங்கியுள்ளது ஆனால் பாக்ஸைட்டில்தான் அதிக அளவு அலுமினியம் உள்ளது அலுமினியம் மற்ற உலோகங்களுடன் ஒப்பிடும்போது பரவலான பயன்பாட்டினை கொண்டுள்ளது அலுமினியமானது எடை குறைந்த கடினமான மற்றும் விலை குறைந்து என்பதால் உலக அளவில் கட்டுமான பணிக்கு பிரபலமான ஒன்றாகிவிட்டது இது முக்கியமாக விமானங்கள் கப்பல்கள் automobile கள் தொடர்வண்டி பெட்டிகள் தயாரிப்பில் பயன்படுகிறது அலுமினியம் மின்சாரம் மற்றும் வெப்பத்தினை எளிதில் கடத்தக் கூடியது எனவே மின்சார கம்பி வடங்கள் தயாரிக்க பயன்படுகிறது அரித்தல் செயலினை அதிகரிக்க தாங்கிக் கொள்ளக் கூடியது அலுமினியத்துடன் சில அறி~ சிறிய அளவிலான பிற உலோகங்களை சேர்ப்பதன் மூலம் இது தூய அலுமினியத்தை விட உயர் ரக உலோகங்கலக்க~ உலோகக்கலவையை உருவாக்குகிறது எடுத்துக்காட்டு துராலுமின் ஆஸ்திரேலியா உலகின் முன்னணி பாக்ஸைட் உற்பத்தி செய்யும் நாடாகும் இதைத் தவிர சீனா பிரேசில் இந்தியா கினியா ஜமைக்கா மற்றும் ரஷ்யா பாக்ஸைட்டை பாக்ஸைட் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது நான்கில் ஒரு பங்கு பாக்ஸைட் தாதுப்படிவுகள் கினியாவில் மட்டுமே உள்ளது ஒடிசா குஜராத் ஜார்கண்ட் மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் தமிழ்நாடு மற்றும் மத்திய பிரதேசம் ஆகியவை இந்தியாவின் முக்கியமான பாக்ஸைட் உற்பத்தி செய்யும் மாநிலங்கள் ஆகும் தமிழகத்தில் சேலம் மாவட்டத்தில் உள்ள சேர்வராயன் மலையில் பாக்ஸைட் படிவுகள் அதிக அளவில் உள்ளன வெள்ளி தங்கத்தை போன்று வெள்ளியும் விலை மதிப்புமிக்க ஒரு உலோகமாகும் தங்கத்தை விட பரந்த பயன்பாட்டினை கொண்டது வெள்ளியானது நகை தயாரிப்பிலும் பல்மருவத்திலும் புகைப்பட பொருள் மின் மூலம் பூசுதலிலும் மற்றும் ஆடம்பர பொருட்கள் தயாரிப்பிலும் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது மூன்றில் இரண்டு பங்கு வெள்ளியானது பணம் ஈட்டும் நோக்கத்திலும் பயன்படுத்தப்படுகிறது தங்கத்தை போன்று வெள்ளியும் அரித்தலை தாங்கக்கூடியது மெக்சிகோ மெக்சிகோ உலகின் முன்னணி வெள்ளி உற்பத்தி செய்யும் நாடாகும் இதனைத் தொடர்ந்து பெரு சீனா ரஷ்யா ஆஸ்திரேலியா மற்றும் சிலி வெள்ளியை உற்பத்தி செய்யும் நாடுகளாகும் ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட வெள்ளியானது தென் அமெரிக்க நாடுகளில் காணப்படுகிறது மாங்கனிசு மாங்கனிசு என்பது வெண் சாம்பல் நிறத்தில் கடினமான பளபளப்புடைய மற்றும் உடையக்கூடிய ஒரு உலோகம் ஆகும் மாங்கனீசின் பொதுவான தாதுக்கள் பைரோலுஸைட் மாங்கனீசு சைலேமெலேன் மற்றும் ரோடோக்ரோசைட் ஆகும் மாங்கனீசானது நல்ல தரமான எஃகு உற்பத்தி முக்கியமானதாகும் இது மின்சார பேட்டரிகள் தயாரிப்பிலும் பயன்படுத்துவதோடு செங்கல் பானை மற்றும் தரைதள தயாரிப்பில் வண்ணப்பொருள்களாகவும் பயன்படுத்தப்படுகிறது மாங்கனீசு மூலக்கூறுகள் அழுக்கு நீக்கும் திரவம் மற்றும் சலவைத்தூள் தயாரிப்பிலும் பயன்படுகிறது தென் ஆப்பிரிக்கா உலகின் முன்னணி மாங்கனீசு உற்பத்தி நாடாகும் மாங்கனீசு உற்பத்தியிலும் முக்கியத்துவம் வாய்ந்த சீனா ஆஸ்திரேலியா காபன் பிரேசில் மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் உலக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த நாடுகளாகும் இந்நாடுகளில் மாங்கனீசு இருப்பு அதிகம் இருப்பதுடன் இவை உலக அளவில் மாங்கனீசு ஏற்றுமதி செய்வதிலும் குறிப்பிடத்தக்க நாடுகள் ஆகும் அலோக வளங்கள் உலோகத்தினை கொண்டிராத வளங்கள் அலோக வளங்கள் என அழைக்கப்படுகின்றன இவை கடினமான பொருட்கள் அல்ல மின்சாரத்தையும் வெப்பத்தையும் எளிதில்